இது ஒரு புல்லட் சர்வீஸ் ஷாப் .

ஹவுஸ்க்கு பக்கத்துல கொஞ்சம் ட்ரீஸ்சா இருக்கு.

ஒரு பஸ்ல கொஞ்சம் பேர் ஏறிட்டு இருக்காங்க.

இது ஒரு ஐபேக்கோ ஐஸ் கிரீம் ஷாப் .

இங்க ஃபுல்லா நெறைய பில்டிங்சா இருக்கு.

அந்த பாறையை சுத்தி ஃபுல்லா செடியா இருக்கு.

இது அரசினர் தொழில் பயிற்சி நிலையம்.

அங்க ரெண்டு பைக் நின்னுட்டு இருக்கு.

உள்ள ஒருத்தர் வொர்க் பண்ணிட்டு இருக்காரு.

அதுக்கு பக்கத்துல நறைய பிளான்ட்ஸ் இருக்கு.

இங்க ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு.

அவங்களுக்கு பக்கத்துல ஒரு சேர் இருக்கு.